ஏன்னா நமக்கும் அவங்களை அந்த அளவுக்கு பிடிக்கும் அதனாலேதானே அவங்களுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்குது அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிறது மூலமா எனக்கு வந்து ஆஹ் நம்ம வந்து best friend அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் help வேணுன்னா help பண்றது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 அப்படி எல்லாம் இருக்கிற best friend எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அதே மாதிரி அவங்க எல்லாரும் சேர்ந்து சுத்தும்போது இப்போ வந்து ஹம் இந்த சிலவங்க வந்து அம்மா அப்பாவை mean பண்ணிதான் இருப்பாங்க நம்ம கடைக்கு போவோமா அந்த மாதிரி நம்ம வந்து dress எடுக்க போனாக்கூட அம்மாவ அனுப்பணும் அம்மாவோட போகணும் அந்த மாதிரிதான் aim பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து உம் என்ன சொல்றது best friend வந்து இருந்திருந்தாங்கன்னா நம்ம வந்து அவ அவ கூட வந்து நம்ம வந்து ஒரு dress எடுக்க போலாம்ன்னு சொல்லும்போது கூட அவள் கூட போகலாம்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 அவங்கள்ட்ட ஆறுதல் கேக்கறது மட்டும்தான் best friend இப்ப வந்து அதே மாதிரி நிறைய பேருக்கு அவங்களோட அக்கா தங்கச்சி கூட best friend ஆ இருந்திருக்காங்க அண்ணன் தம்பி கூட best friend ஆ இருந்திருக்காங்க அவங்கள்ட்ட இப்போ வந்து best friend னாலே நம்மளோட மனசுல நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வந்து யாரையாச்சும் love பண்ணாலோ இல்லை நம்மளோட வீட்டு பிரச்சனையினாலோ இதை வந்து சொல்லி அவங்களை வந்து ஆஹ் இது பண்றது மட்டும்தான் best நம்மதான் best friend யா~ யாருகிட்டயுமே நம்ம சொல்லமாட்டோம் அவ்வளவா ஆனா நம்ம கூடவே இருக்கிற best friend கிட்ட கண்டிப்பா சொல்லுவோம் அவ ஒரு solution தருவா நமக்கு இந்த மாதிரி இருடி இது வந்து நல்லதுக்கு இல்லை இது வந்து இந்த மாதிரி நீ வீட்ல சொல்லு இந்த மாதிரி அம்மா கிட்ட பேசு நீ அப்படி பேசாத அந்த மாதிரி சொல்லி நம்மளை வந்து motivate பண்ணுவா அதுவே வந்து best friend ஓட ஒரு அடையாளம்தானே அதே மாதிரி ஒரு marriage function வீட்டுக்கு போனாக்கூட எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போயி அதில வந்து கலந்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து அவ எடுக்கிறது முத எனக்கு dress எடுத்துறது நான் எடுக்குறது மாதிரி அவளுக்கு dress எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது அது வந்து அவ்வளவு happy யாவும் அவ்வளவு சந்தோஷமாவும் இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறது உம் அதே மாதிரி என்னன்னா எனக்கெல்லாம் college படிக்கும்போது best friend ஒருத்தி உண்டு school படிக்கும்போதும் best friend உண்டு ஆனா அவ தான் இந்த நாங்க tenth வரைக்கும் ஒரு school ல படிச்சோம் அதில வந்து twelfth ல tenth ல உள்ள பிள்ளைங்க அப்படி எல்லாம் வந்து eleventh twelfth வேற school அஹ் அப்படியே வந்தாங்க இப்பவும் வந்து என்னன்னா eleventh twelfth படிக்கும் போதெல்லாம் friends வந்து ரொம்ப வந்து அவ்வளவா யாருக்குமே வந்து ரொம்ப mingle ஆயிடமாட்டாங்க ஆனா college படிக்கும்போது கண்டிப்பா அவங்களோட best friend கண்டிப்பா இருப்பாங்க எனக்கெல்லாம் college படிக்கும்போது மட்டும்தான் அஹ் friends இருந்திருக்காங்க ஏன்னா வந்து ஆஹ் நான் college படிக்கும் போதுதான் எனக்கு வந்து நான் வந்து conceive ஆ இருக்கும்போது என் பிள்ளைங்க வந்து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 நான் பண்ணித் தரலாம் நான் வந்து உனக்கு வந்து பண்ணித் தரலாம் நான் வந்து project பண்ணித் தரலாம் நீ feel பண்ணாத நீ வீட்டில இரு நீ வந்து rest எடு நீ வந்து first baby அ பாத்துக்க அந்த மாதிரி சொல்றவங்களைதான் நான் வந்து நிறைய time பாத்திருக்கேன்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 அ~ அதில வந்து எனக்கு என்னன்னா ஒரு company க்கு போறதுக்கு கூட நீ போக வேணாம் நானே அந்த company ல போய் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லி அவளே எல்லாமே பண்ணி தந்துட்டா பண்ணித்தந்து ஒரு submit பண்ணிட்டா என்னோட project ல submit பண்ணிட்டா ஆஹ் திருப்பி வந்து viva க்கு மட்டும் என்னை கூப்பிட்டாங்க அப்ப கூட சொன்னா ma'am அவ வந்து உம் ரொம்ப முடியாம இருக்கா வர முடியாது ஆனா viva க்கு நம்ம கண்டிப்பா போய்தான் ஆகணும் அதுக்கப்புறம் எனக்கு auto பிடிச்சு நான் போய் viva மட்டும் attend பண்ணி டக்குனு வீட்டுக்கு வந்துட்டேன் அஹ் அதில வந்து எனக்கு arrear கண்டிப்பா அவங்க எல்லாம் help பண்ணாட்டா நான் கண்டிப்பா MBA வந்து clear பண்ணி இருக்கவே முடியாது அப்போ best friend எதுக்கு எல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட best friend இருக்கலாம் எனக்கான best friend, friend இல்லை best friends ஆவே நிறைய பேர் இருந்தாங்க எங்க college ல என்னை வந்து motivate பண்றது என்னை வந்து ஆஹ் இது பண்றது நீ அப்படி நீ வந்து வீட்டுக்கு போ நீ உனக்கு உடம்பு சரியில்லை இல்ல நீ வீட்டுக்கு போ நாங்க பாத்துக்கறோம் எல்லாமே ஒரு subject ஆ இருந்தாக்கூட அது வந்து சொல்லி தர்றதுக்கு அதே மாதிரி என்னன்னா ஆஹ் அதை வாட்ஸப்ல உடனே அனுப்பி இதைப்படி இதுதான் exam க்கு வரும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாள் class க்கு போகாட்டாலுமே அவளும் leave போடுறது நம்ம ஒரு நாள் class க்கு leave போட்டாலும் அவளும் leave போடுறது

ஆனா வந்து என்ன சொல்றது அவ வந்து marriage பண்ணவுடனே வேற நாட்டு saudi foreign போயிட்டா ஆஹ் பேச முடியாத ஒரு situation வந்துருச்சு எங்களுக்குள்ள நானும் marriage ஆகி இப்படி வந்துட்டேன் அது மாதிரி வந்து என்னன்னா பேச முடியாத situation ல அவளும் என் கூட பேசறது இல்லை நானும் பேசறது இல்லை ஆனா வந்து இன்னமும் அவளை நினைக்கும்போது எனக்கு வந்து டக்குனு அந்த ஞாபகம்தான் வந்துச்சு

ஒரு situation வந்து நிறைய பசங்க வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க friends போதும் வேற யாருமே எனக்கு வேணாம் நீங்க எல்லாம் என்னை என்ன பண்றீங்க நான் வந்து என் friend கூட இருக்கிறதே ரொம்ப best ஆ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு ஆஹ் friend கூட இருக்கிறத ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஏன்னா அவங்க கூட விளையாட போறது அவங்க கூட சுத்துறது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும் வீட்டில அதே மாதிரி வீட்டில இருக்கிற விடக்கும் friends கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என்னமோ அம்மா அப்பாட்ட நம்ம சொல்ற விஷயத்தை வி~ விஷயத்தை கூட அஹ் friends கிட்ட சொல்லிப்பாங்க friends க்கு எல்லாமே தெரியும் இப்ப வந்து ஏதாச்சு ஒண்ணு ஆனாக்கூட உடனே வந்து யாரைதான் விசாரிக்கிறாங்க அம்மா அப்பாவ விடவும் best friend கிட்டதான் போய் வந்து கூப்பிடுறாங்க அவளுக்கு என்ன ஆச்சு அவ என்ன ப~ ஆஹ் இப்படி இருக்காளே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டதான் கேட்கிறாங்க ஏன்னா அம்மா அப்பாவை விடவும் best friend க்குதான் அவங்களை பத்தி ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க வந்து அந்த மாதிரி கேட்கிறாங்க அதனால என்ன பண்றதுன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஆஹ் அந்த மாதிரி அஹ் best friend அப்படிங்கிற ஒரு relationship நமக்குள்ள இருந்தாவே நம்ம வந்து best friend அ வந்து நல்லாவே பாத்துக்கலாம் அஹ் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து அவளுக்கு record எழுதி கொடுக்கறது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அவ பண்ணித்தர்றது

ஆனா அதுக்கப்புறம் eleventh twelfth ன்னு வரும்போது நான் அவ்வளவு happy யா இருந்தேன் ஏன்னா புதுசா பிள்ளைங்க இருந்தாங்க புதுசா friends கிடைச்சாங்க இன்னமும் அந்த friends என்கிட்ட பேசிட்டுதான் இருக்காங்க என்ன சொல்றது எனக்கு வந்து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 caring ஆ இருக்கிற வந்து நாங்க boys அ தான் நம்புறோம் ஏன்னா வந்து girls விடவும் boys வந்து ரொம்ப care, care எடுத்துப்பாங்க இவங்க இப்படித்தான் இருக்கணும் உம் அங்கே போகக் கூடாது அங்கே அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே எங்கேயாவது tour போனாக்கூட நம்மளை வந்து boys ரொம்ப care பண்ணிப் பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து best friend எல்லாருக்குமே இருந்தா நல்லது இருக்கும் இருக்கணும் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அமிலங்கள் மற்றும் காரங்கள் நம் அன்றாட வாழ்வில் பல்வேறு உணவுப் பொருட்களை பயன்படுத்துகிறோம் புளி, திராட்சை, எலுமிச்சை, தயிர் போன்ற உணவுப் பொருட்கள் புளிப்பு சுவை உடையவை. இவற்றை அமிலத்தன்மை வாய்ந்தவை என்கிறோம் sodium bicarbonate soap போன்றவை கசப்புச் சுவை உடையவை இவற்றை காரத்தன்மை உடையவை என்கிறோம் இது இப்பொருட்கள் அமிலம் அல்லது காரத்தை கொண்டிருக்கின்றன என்பதை குறிக்கிறது ஆனால் அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் என்ன அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்பவை வேதியியல் சேர்மங்களின் ஒரு முக்கியமான பிரிவு ஆகும் அவை அறிவியலில் ஒவ்வொரு துறையிலும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளனர் நாம் குளியலுக்கு பயன்படுத்தும் soap முதல் சமையலறையில் உள்ள vinegar வரை அனைத்திலும் அமிலங்கள் மற்றும் காரங்கள் உள்ளன இவை உயிரியல் தொழிற்சாலை சுற்றுச்சூழல் ஆகிய அனைத்திலும் முக்கியமானவை எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தும் aspirin என்ற வலி நிவாரணி ஒரு அமிலமாகும் அமிலம் நீக்கியாக பயன்படும் மருந்து ஒரு காரமாகும் இதுபோலவே பல்வேறு உயிரியல் மூலக்கூறுகள் அமிலங்களோ அல்லது காரங்களாகவோ உள்ளன நாம் உண்ணும் உணவில் உள்ள கொழுப்புகளில் அமிலங்களும் செல்லின் அடிப்படை பொருட்களான DNA வில் காரங்களும் உள்ளன இந்த பாடத்தில் அமிலங்கள் மற்றும் காரங்களின் பண்புகள் பயன்கள் அவற்றுக்கு இடையேயான நடுநிலையாக்கள் வினைகள் மற்றும் நிறங்காட்டிகள் பற்றி காண்போம் அமிலங்கள் அமிலம் என்ற சொல்லானது புளிப்பு என பொருள்படும் அஸ்டஸ் என்ற லத்தின் மொழிச் சொல்லிலிருந்து அறிவிக்கப்பட்டது எனவே புளிப்பு சுவை கொண்ட வேதிச்சேர்மங்கள் பொதுவாக அமிலங்கள் எனப்படுகின்றன அனைத்து அமிலங்களும் ஒன்றல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பயிற்சி செய்யத்தக்க hydrogen அணுக்களை பெற்றுள்ளன மேலும் அவற்றின் நீரில் கரைக்கும் பொழுது hydrogen அயனிகளை அவை வெளியிடுகின்றன எடுத்துக்காட்டாக hydrochloric அமிலம் sulfuric அமிலம் மற்றும் nitric அமிலம் ஆகியவற்றை நீரில் கரைக்கும் பொழுது hydrogen அயனிகளை அவை கொடுக்கின்றன எனவே நீரில் கரையும்போது hydrogen அயனிகளை வெளியிடும் வேதிச் சேர்மங்கள் அமிலங்கள் என வரையறுக்கப்படுகின்றன அமிலங்களை அவற்றின் மூலங்களைப் பொறுத்து கரிமம் மற்றும் கனிம அமிலங்கள் என வகைப்படுத்தலாம் சில அமிலங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் காணப்படுகின்றன இவன் கரிம அமிலங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டாக citric அமிலம் tartaric அமிலம் ஸ்வீடன் நாட்டு வேதியலாளர் அரிகனியஸ் அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தார் அவரின் கூற்றுப்படி அமிலம் என்பது நீர்க்கரைசலில் hydrogen அயனிகள் அல்லது hydroxide அயனிகளை தரும் வேதிப்பொருள் ஆகும் அமிலத்தின் பெயர் மற்றும் உணவு பொருள் citric அமிலம் ஆரஞ்சு lactic அமிலம் தயிர் obsolic அமிலம் தக்காளி acetic அமிலம் vinegarmalic அமிலம் ஆப்பிள் tartaric அமிலம் புளி அமிலங்கள் உள்ள உணவுப் பொருட்கள் மாறாக தொழிற்சாலைகளில் அமிலங்கள் செயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த அமிலங்கள் கனிம அமிலங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு hydrochloric அமிலம் sulfuric அமிலம் nitric அமிலம் அமிலங்களை மேலும் பல வகையாக பயன்படுத்த இயலும் அவற்றைப் பற்றி நீங்கள் உயர்வு வகுப்புகளில் கற்க இருக்கிறீர்கள் அமிலங்களின் பண்புகள் இயற்பியல் பண்புகள் அமிலங்கள் புளிப்புச்சுவை கொண்ட அமிலங்கள் நிறமற்றவை அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை மேலும் வலிமையான அமிலங்கள் மனிதர்களின் தோல், துணி மற்றும் காகிதத்தை பாதிக்கின்றன பொதுவாக அமிலங்கள் திரவ நிலையில் காணப்படும் ஒரு சில அமிலங்கள் திண்ம நிலையிலும் உள்ளன எடுத்துக்காட்டு benzoic அமிலம் அமிலங்கள் நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன நீல litmus தாளை சிவப்பாகவும் methyl ஆரஞ்சு தாளை சிவப்பாகவும் மாற்றுகின்றன அமிலங்கள் நீரில் நன்கு கரைகின்றன அமிலங்களில் நீர் கரைச்சல் மின்சாரத்தை கடத்துகிறது நமது வயிற்றில் சுரக்கும் hydrochloric அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் நமக்கு பசி உணர்வு ஏற்படுகிறது hydrochloric அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப் புண் தோன்றக்கூடும் வேதியியல் பண்புகள் உலோகங்களுடன் வினை துத்தநாகம் magnesium aluminium மற்றும் இரும்பு போன்ற உலோகங்கள் hydrochloric அமிலம் மற்றும் sulfuric அமிலத்துடன் வினைபுரிந்து உலோக உப்புகளையும், hydrogen வாயுவையும் தருகின்றன காப்பர் அல்லது பித்தளைப் பாத்திரங்கள் மீது வெள்ளியம் என்ற உலோகம் பூசப்படுகிறது அவ்வாறு பூசவில்லை எனில் உணவுப் பொருட்களில் உள்ள கரிம அமிலங்கள் பாத்திரங்களில் உள்ள தாமிரத்துடன் வினைபுரிந்து உணவை நஞ்சாக்கி விடும்

நீர்த்த அமிலங்கள் உடன் உலோக கார்போரேட்டுகள் மற்றும் பைக் கார்போரேட்டுகள் வினை போ~ வினை புரியும்போது carbon dioxide வாயுவும் நீரும் உருவாகின்றன எடுத்துக்காட்டாக calcium bicarbonate ஆனது sulfuric அமிலத்துடன் வினைபுரிந்து calcium sulphate carbon dioxide மற்றும் நீரைக் கொடுக்கிறது உலோக oxide உடன் விலை பல்வேறு உலோக oxide கள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து அவற்றின் உலோக உப்புகள் மற்றும் நீரைத் தருகின்றன அமிலங்களின் பயன்கள் நமது வயிற்றில் சுரக்கும் hydrochloric அமிலம் உணவுப் பொருட்களின் செரிமானத்திற்கு உதவுகிறது உணவுப் பொருட்கள் கெட்டப் போகாமல் இருக்க vinegar அமிலம் பயன்படுத்தப்படுகிறது ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டப் போகாமல் இருக்க benzoic அமிலம் பயன்படுத்தப்படுகிறது குளியல் soap கள் மற்றும் சலவை soap கள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் sodium உப்புகள் அல்லது potassium உப்புகள் பயன்படுகின்றன

மற்றும் வேதிப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் பயன்படுத்தப்படுகிறது. hydrochloric அமிலம் nitric அமிலம் மற்றும் sulfuric அமிலம் போன்றவை முக்கியமான ஆய்வக காரணிகளாக செயல்படுகின்றன. அனைத்து உயிரினங்களின் செல்கள் nucleic அமிலங்களை அடிப்படைகள் க~ கொண்டுள்ளன. விலங்குகள் nucleic அமிலத்தையும் தாவரங்கள் அமிலத்தையும் கொண்டுள்ளன ஊறுகாயில் vinegar அல்லது benzoic அமிலம் இருப்பதால் அவை நீண்ட நாட்கள் கெட்டப் போகாமல் உள்ளன காரங்கள் குளிப்பதற்கும் துணிகளைத் துவைப்பதற்கும் நாம் soap களை பயன்படுத்துகிறோம் இதை வளவளப்புத் தன்மை கொண்டவை ஏனென்று உங்களுக்குத் தெரியுமா soap களின் வளவளப்பு தன்மைக்கு காரணம் அவற்றில் உள்ள காரங்கள் ஆகும இவை தோளில் பட்டால் அரிக்கும் தன்மையையும் கசப்பு சுவையும் கொண்டவை பல வகையான வெளுப்பான்கள் soap கள் சலவை soap கள் பற்பசைகள் மற்றும் பல பொருட்கள் காரங்களை கொண்டுள்ளன அமிலங்கள் நீரில் கலந்து hydrogen அயனிகளை தருகின்றன இதற்கு மாறாக காரங்கள் நீரில் கரைந்து hydroxide அயனிகளை தருகின்றன எனவே நீரில் hydroxide அயனிகளை தரவுள்ள வேதிப்பொருட்கள் பொதுவாக காரங்கள் என அழைக்கப்படுகின்றன எடுத்துகாட்டு sodium hydroxide மற்றும் potassium hydroxide நீரில் கரையும் காரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன sodium hydroxide, potassium hydroxide, calcium hydroxide மற்றும் ammonium hydroxide போன்ற காரங்கள் நீரில் அதிக அளவு கரைந்து hydroxide அயனிகளைத் தருகின்றன எனவே இவை அல்கலிகள் என அழைக்கப்படுகின்றன சில வேதிச் சேர்மங்களை நீரில் கரைக்கும் பொழுது hydroxide களை தருவதில்லை ஆனால் அவையும் காரங்களாகும் எடுத்துக்காட்டு sodium carbonate, sodium bicarbonate calcium carbonate போன்றவை mechanic~ magnesium hydroxide அவற்றின் பால்மங்கள் காணப்படும் பொருட்கள் sodium hydroxide சலவை soap அம்மோனியம் dihoxide ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல்கள் calcium hydroxide சுண்ணாம்பு நீர் potassium hydroxide soap sodium carbonate சலவை சோடா எனவும் sodium bicarbonate சமையல் சோடா எனவும் sodium hydroxide corstick சோடா எனவும் potassium hydroxide costic potass எனவும் வணிக ரீதியாக அழைக்கப்படுகின்றன காரங்களின் பண்புகள் இயற்பியல் பண்புகள் காரங்கள் பொதுவாக திண்ம நிலையில் காணப்படுகின்றன ஒரு சில காரங்கள் திரவ நிலையிலும் உள்ளன எடுத்துக்காட்டு ammonium hydroxide calcium hydroxide திரவ ஊடகத்தில் உள்ளபோது காரங்கள் வளவளப்பு தன்மை உடையவை காரங்கள் கசப்புத்தன்மை கொண்டவை காரங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை இதை தோள்களின் மீது அடிக்கடி படும்போது வலி மிகுந்த கொப்பளங்களை ஏற்படுத்துகின்றன காரங்கள் நிறமற்றவை காரங்கள் நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன சிவப்பு litmas தாளை நீலமாகவும் methyl ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாகவும் phenolphthalein கரைசலை இளஞ்சிவப்பு நிறமாகவும் மாற்றுகின்றன காரங்களில் நீர் கரைச்சல் மின்சாரத்த கடத்துகிறது வேதியியல் பண்புகள் உலோகங்களுடன் வினை பொதுவாக காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிவது இல்லை அலுமினியம் மற்றும் துத்தநாகம் போன்ற உலோகங்கள் sodium hydroxide டன் வினைபுரிந்து sodium aluminate டையும் hydrogen வாயுவையும் தருகின்றன உலோக oxide களுடன் வினை அனைத்து காரங்களும் allo oxide களுடன் வினைபுரிந்து உப்பு மற்றும் நீரைத் தருகின்றன எடுத்துக்காட்டாக sodium hydroxide carbon dioxide உடன் வினைபுரிந்து sodium carbonate ஐக் கொடுக்கிறது அம்மோனியா உப்புகளுடன் வினை காரங்கள் அம்மோனியா உப்புகளுடன் வினைபுரிந்து உலோக உப்புகள் அம்மோனிய வாயு மற்றும் நீரைத் தருகின்றன அமிலங்களும் காரங்களும் ஒரு சில தனித்தன்மையான பண்புகளை இருந்தாலும் சில பண்புகளையும் அவை ஒத்து காணப்படுகின்றன அவை கீழே தரப்பட்டுள்ளன அதை இயற்கையில் அழிக்கும் தன்மை கொண்டவை நீர்க் கரைசலில் அயனாக்கத்திற்கு உட்படுகின்றன நீர் கரைசலில் மின்சாரத்த கடத்துகின்றன நடுநிலையாக்கள் வினைக்கு உட்படுகின்றன அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் சில அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் உள்ள வேறுபாடு. அமிலங்கள் காரங்கள் அமிலங்கள் இவை நீரில் hydrogen அயனிகளைத் தருகின்றன hydroxide அணுகளைத் தருகின்றன இவை புளிப்பு சுவை கொண்டவை இவை கசப்பு சுவை உடையவை சில அமிலங்கள் திடநிலையில் காணப்படுகின்றன பெரும்பாலான காரங்கள் திட நிலையில் காணப்படுகின்றன அமிலங்கள் நீல litmus தாளை சிவப்பு நிறமாக மாற்றுகின்றன காரங்கள் சிவப்பு litmus தாளை நீலமாக மாற்றுகின்றன காரங்களின் பயன்கள் குளியல் soap கள் தயாரிக்க potassium hydroxide பயன்படுகிறது சலவை soap கள் தயாரிக்க, sodium hydroxide பயன்படுகிறது காய்கறி தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் மருந்துகள் தயாரிக்கவும் sodium hydroxide பயன்படுகிறது வெள்ளை அடிக்க calcium hydroxide பயன்படுகிறது வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க அலுமினியம் hydroxide மற்றும் magnesium hydroxide போன்ற காரங்கள் பயன்படுகின்றன. உரங்கள் nylon கள் நெகிழிகள் மற்றும் rubber கள் தயாரிக்க ammonium hydroxide பயன்படுகிறது நடுநிலையாட்களை விட வேறுபட்ட வேதிப்பண்புகளை கொண்டுள்ள இரண்டு வேதிப்பொருட்கள் ஒரு வேதிவினையின் மூலம் நடுநிலை அடையும் நிகழ்வு நடுநிலையாட்கள் எனப்படும் எனவே நடுநிலையாக்கள் என்பது அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினையாகும் நடுநிலையாக்கள் வினையை கீழ்காணுமாறு குறிப்பிடலாம் அமிலம் plus கார்மம் is to உப்பு plus நீர் இந்த வினையில் hydrochloric அமிலமானது hydrogen மற்றும்

இதைப் போலவே பிற அமிலங்களும் காரங்களுடன் வினைபுரிந்து உப்புகளைத் தருகின்றன நம் அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினைகள் அமிலங்களையும் காரங்களையும் சமநிலைப்படுத்துவது, நமது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் அவசியமாகும் நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு நடுநிலையாட்கள் வினைகளை பார்க்கின்றோம் அவற்றுள் சில வினைகள் முக்கியத்துவத்தை பற்றிய தேனீ கொட்டுதல் நம்மை சிவப்பு எறும்பு கடிக்கும்போது அல்லது தேனீ கொட்டும் பொழுது varmic அமிலமானது தோல் உள் உட்செலுத்தப்படுகிறது இந்த அமிலமானது எரிச்சல் உணர்வினையும் வலியினையும் உண்டாக்குகிறது வலி மற்றும் எரிச்சல் உணர்வுள்ள இடத்தில் calcium hidroxide

இரண்டு முறை நாம் பல் துலக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவித்திருக்கின்றனர் ஏனெனில் நம் வாயில் இருக்கும் bacteria கள் பற்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் சிக்கியுள்ள உணவுத் துகள்களை சிதைத்து அதன் மூலம் அமிலத்தன்மை உருவாக்குகின்றன இது பற்சிதைக்கு வழிவகுக்கிறது இதனை தடுக்க நாம் அமிலத்தை நடுநிலையாக்க வேண்டும் வலிமை குறைந்த காரங்களை கொண்ட பற்பொடி அல்லது பற்பசையை கொண்டு பல் துலக்கும் போது அமிலமானது நடுநிலையாக்கப்படுகிறது

சேர்ந்து உணவுப் பொருட்களின் செரிமானத்திற்கு உதவுகின்றன சில நேரங்களில் நம் வயிற்றில் சுரக்கும் hydrochloric அமிலம் அதிகப்படியாக சுரப்பதால் உணவுக்குழாய் மற்றும் மார்பு பகுதிகளில் எரிச்சல் உணர்வினை நாம் உணர்கிறோம் இது மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் வயிறு மற்றும் உணவுக் குழாய்களில் புண் உருவாகி பாதிப்பு மேலும் அதிகரிக்கிறது இதனை நடுநிலையாக்க வலிமை குறைந்த காரங்களான magnesium hydroxide மற்றும் aluminium hydroxide போன்றவற்றின் கலவை அமில நீக்கியாக பயன்படுகிறது இதன் விளைவாக அமிலத்தன்மை நீக்கப்படுகிறது வேளாண்மை அதிக அமிலத்தன்மையுடைய மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்றது இல்லை எனவே இதனை சரி செய்வதற்கு விவசாயிகள் சுண்ணாம்பு சுண்ணாம்பு கற்கள் அல்லது மரக்கட்டைகளை எரிப்பதால் கிடைக்கும் சாம்பல் ஆகியவற்றை மண்ணில் சேர்க்கின்றனர் இது மண்ணின் காரத்தன்மையை நடுநிலையாக்குகிறது தொழில்துறை தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளில் sulfuric அமிலம் உள்ளது ஆறுகள் மற்றும் நீரோடைகளின் வழியாக கழிவுகளை வெளியே உதவும் அவற்றுள் சுண்ணாம்பு சேர்க்கப்படுகிறது இதே போல் மின் உற்பத்தி நிலையங்களில் மின்சாரம் தயாரிப்பதற்கு நிலக்கரி போன்ற புதைபடிவ எரிபொருள்கள் எரிக்கப்படுகின்றன அவை எரியும்போது sulphur dioxide உருவாகிறது எனவே இந்த அமிலத்தன்மை மிக்க வாயு மின் நிலையங்களில் சுண்ணாம்புத்தூள் அல்லது சுண்ணாம்பு கற்களைக் கொண்டு நடுநிலை~ நடுநிலையாக்கப்படுகிறது

ஒரு வேதிப்பொருள் அமிலத்தன்மை உடையதா அல்லது காரத்தன்மை உடையதா என்பதை பொருத்தமான நிறமாற்றத்தின் அடிப்படையில் இது குறிக்கிறது இது இயற்கையானதாகவோ அல்லது செயற்கையானதாகவோ இருக்கலாம் இயற்கை நிறங்காட்டி இயற்கை நிறங்காட்டி என்பது இயற்கை மூலத்திலிருந்து பெறப்படும் வேதிப்பொருள் ஆகும் litmus மஞ்சள் சாறு செம்பருத்திப் பூ மற்றும் beetroot சாறு ஆகியவை இயற்கை மூலம் கலந்து பெறப்படும் இயற்கை நிறம்காட்டிகளாகும் மஞ்சள் நிறங்காட்டி மஞ்சள் தூளில் சிறிதளவு நீரை சேர்த்து மஞ்சள் தூள் பசை தயாரிக்கப்படுகிறது இது மை உறிஞ்சும் தாள் அல்லது வடித்தாளின் மீது பூசப்பட்டு உலர்த்தப்படுகிறது ஒரு கரைச்சலின் அமிலம் மற்றும் காரத்தன்மை கண்டறிய மஞ்சள் தூள் நிறங்காட்டி பயன்படுகிறது அமில கரைசலில் மஞ்சள் நிறங்காட்டி எந்த ஒரு குறிப்பிடத்தக்க நிற மாற்றத்தையும் தராது அது மஞ்சளாகவே இருக்கும் ஆனால் கார காய்ச்சலில் அது மஞ்சள் நிறத்தை வந்து சிவப்பு நிறமாக மாறுகிறது செம்பருத்திப் பூ நிறங்காட்டி வெந்நீரில் சில செம்பருத்திப் பூ இதழ்களைப் போட்டு அஞ்சு முதல் பத்து நிமிடம் வரை ஊற வைக்கவும் இது ஒரு கரைசலை உருவாக்கும் இக்கரைசலை வடிகட்டி நிறங்காட்டியாகப் பயன்படுத்தலாம் இந்த நிறங்காட்டியை அமிலக்கரைசலில் சேர்க்கும் போது இளஞ்சிவப்பு நிறத்தையும் காரக் கரைசலில் சேர்க்கும் போது பச்சை நிறத்தையும் அது தருகிறது பீட்ரூட் சாறு நிறங்காட்டி நாம் உண்ணும் பீட்ரூட்ல இருந்து சாற்றை எடுத்து நிறங்காட்டியாக பயன்படுத்தலாம் ஒரு கரைச்சலானது அமிலமா அல்லது காரமா என்பதை அடையாளம் காண இது பயன்படுகிறது litmus நிறங்காட்டி litmus தாள் பொதுவாக ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு அமிலகார நிறங்காட்டி ஆகும் litmus என்பது ஒரு இயற்கையான நிறங்காட்டி இது

அமிலக்கரசு சிவப்பு நிறமாகும் சிவப்பு litmus தாள் காரக் கரைசல் நீல நிறமாகவும் மாறும் செயற்கை நிறங்காட்டி ஆஹ் செயற்கையான பொருட்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட நிறங்காட்டி செயற்கை நிறங்காட்டி என அழைக்கப்படுகிறது phenolphthalein மற்றும் methyl ஆரஞ்சு ஆகியவை செயற்கை நிறங்காட்டிகளுக்கு சில எடுத்துக்காட்டாகும் phenolphthalein phenolphthalein ஒரு நிறமற்ற சேர்மம் phenolphthalein உடன் alcohol கலந்த கரைசல் நிறங்காட்டியாகப் பயன்படுகிறது

இது அமிலக்கரைசலில் சிவப்பு நிறமாகவும் காரக் கரைசலில் மஞ்சள் நிறமாக மாற்றம் அடைகிறது அமிலம் மற்றும் கார ஊடகத்தில் வெவ்வேறு வகையான நிறங்காட்டிகள் அடையும் நிறமாற்றம் கீழ்காணும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது

உலோக உப்புகளையும் நீரையும் தருகின்றன அமிலங்கள் இரு வகைப்படும் அவை கனிம அமிலங்கள் மற்றும் கரிம அமிலங்கள் உணவுப் பொருட்கள் கெட்டப் போகாமல் இருப்பதற்கு acetic அமிலம் மற்றும் benzoic அமிலம் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன sulfuric அமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் என அழைக்கப்படுகிறது காரங்கள் நீரில் கரைக்கப்படும் பொழுது hydroxide அயனிகள் உருவாகின்றன நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் எனப்படும் அனைத்து அல்கலிகளும் காரங்கள் ஆனால் அனைத்து காரங்களும் அல்கலிகள் அல்ல பொதுவாக காரங்கள் அழிக்கும் தன்மை கொண்டவை அவை திரவத்தில் கரைந்துள்ள பொது காணப்படுகின்றன காரிய தொழிற்சாலைகள் மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் மருந்து தயாரிப்பிலும் காரங்கள் பயன்படுகின்றன உரங்கள் nylon நெகிழி மற்றும் rubber தயாரிப்பிலும் இவன் பயன்படுகின்றன அமிலமும் காரமும் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன ஒரு குறிப்பிட்ட நிற மாற்றத்தின் மூலம் ஒரு வேதிவினையின் நிறைவைக் குறிக்கும் வேதிப்பொருள் நிறங்காட்டி எனப்படும் litmus தாள் மஞ்சள் தூள் சாறு செம்பருத்திப் பூச்சாறு மற்றும் பீட்ரூட் சாறு ஆகியவை இயற்கை நிறங்காட்டிகளாகும் அமிலம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க hydrogen அணுக்களை பெற்றுள்ள சேர்மம் நீரில் கரையும் காரங்கள் நிறங்காட்டி ஒரு கரைசல் அமிலத்தன்மை உள்ளதா அல்லது காரத்தன்மை உள்ளதா என்பதை பொருத்தமான நிறமாற்றத்தின் அடிப்படையில் அறிய செய்யும் வேதிப்பொருள் கனிம அமிலம் தொழிற்சாலைகளில் செயற்கையாக தயாரிக்கப்படும் அமிலம் இயற்கை நிறங்காட்டி தாவரங்களில் இருந்து தயாரிக்கப்படும் நிறங்காட்டிகள் கரிம அமிலம் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இயற்கையாக காணப்படும் அமிலங்கள் செயற்கை நிறங்காட்டி மனிதர்களால் செயற்கையாக தயாரிக்கப்படும் நிறங்காட்டிகள் காரம் நீரில் கரைந்துள்ளபோது hydroxide அணிகளை தரும் பொருள் நடுநிலையாக்கள் வினை அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தரும் வினை

பயன்படுத்தும் அனைத்து பொருட்களிலும் வேதியியல் உள்ளது நம்முடைய உடலும் hydrogen, nitrogen, phosphorus, oxygen, calcium, potassium, sulfur, magnesium போன்ற தனிமங்களால் ஆனது நம் உடலில் நடைபெறும் பல்வேறு வேதி வினைகள் வேதியியலால் நடைபெறுகின்றன நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பல்வேறு வேதிச் சேர்மங்களை சார்ந்துள்ளது அவற்றுள் hydrocarbon கள் மிகவும் முக்கியமானவையாகும் அவை நமது வாழ்வில் பல்வேறு வழிகளில் பயன்படுகின்றன ஒட்டுமொத்த நாகரிகமும் hydrocarbon னின் உதவியடைய வளர்ந்து வருகின்றனர் ஏனெனில் அவை படிம எரிபொருட்களான petroleum நிலக்கரி மற்றும் இயற்கை வாய்க்களை உண்டாக்கியுள்ளது இப்பாடத்தில் பல்வேறு வகையான hydrocarbon கள் petroleum நிலக்கரி மற்றும் இயற்கை வாயுக்கள் போன்ற புதிய படிவ எரிபொருள்கள் எரிபொருள்களின் பண்புகள் மற்றும் சூரிய ஆற்றலின் பயன்பாட்டை பற்றி படிக்க இருக்கிறோம்

மேலும் படிம எரிபொருட்களான petroleum இயற்கை வாயு மற்றும் நிலக்கரியிலும் இவை காணப்படுகின்றன சுமார் முன்னூறு மில்லியன் ஆண்டுகள் கொண்டு வாழ்ந்த தாவரங்களும் விலங்குகளும் இறந்து கடலின் அடிப்பரப்பில் புதையுண்டன காலப்போக்கில் அவை பல்வேறு மண் அடுக்குகளாலும் சேற்றினாலும் மூடப்பட்டன பின்பு அதை பூமியின் உள் பரப்பில் புதையுண்டு அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தினால் அழுத்தப்பட்டு படிம எரிபொருள்களான எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவாக மாற்றப்பட்டன இந்த எரிபொருள்கள் சிறு சிறு இடைவெளிகளைக் கொண்ட பாறைகளுக்கு இடையே காணப்படுகின்றன இப்பாறைகள் கடலுக்கு அடியில் காணப்படுகின்றன இப்பாறைகளை துளையிட்டு hydrocarbon கள் வெளியே எடுக்கப்படுகின்றன hydrocarbon கள் பல்வேறு வகையான மரங்களிலும் தாவரங்களிலும் கூட காணப்படுகின்றன hydrocarbon பண்புகள் பல்வேறு வகையான வேதிச் சேர்மங்களுள் hydrocarbon கள் தனித்துவமான பண்புகளைப் பெற்றுள்ளன அவற்றுள் சிலவற்றைக் காண்போம் பெரும்பாலும் hydrocarbon கள் நீரில் கரையாதவை hydrocarbon கள் நீரை விட அடர்த்தி குறைந்தவை எனவே அவை நீரின் மேற்பரப்பில் மிதக்கின்றன பெரும்பாலான hydrocarbon கள் oxygen உடன் வினைபுரிந்து carbon dioxide யும், நீரையும் தருகின்றன hydrocarbon கள் வாயுக்களாகவும் எடுத்துக்காட்டாக methane மற்றும் திரவங்களாகவும் எடுத்துக்காட்டு மற்றும் மற்றும் மெலிவு போன்ற திண்மங்களாகவும் காணப்படுகின்றன hydrocarbon கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வேதிப் பிணைப்புகளை உருவாக்கும் தன்மை கொண்டவை. இந்தப் பண்பு சங்கிலித் தொடராக்கம் எனப்படும் இப்பண்பினால் அவை அதிக எண்ணிக்கையிலான சிக்கலான மூலப்பொருட்களை உண்டாக்குகின்றன hydrocarbon களின் வகைகள் hydrocarbon களில் carbon மற்றும் hydrogen அணுக்கள் வெவ்வேறு வேதிப்பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன hydrocarbon களில் உள்ள carbon அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பின் தன்மையை கொண்டு பல்வேறு hydrocarbon கள் உள்ளன hydrocarbon களின் பொதுவான நான்கு வகைகளான alkanes, alkenes, alkynes மற்றும் aromatic பொதுவான சில hydrocarbon கள் methane, ethylene மற்றும் penicin ஆகியனவாகும் methane என்பது ஒரு மிகவும் எளிய hydrocarbon ஆகும் இதில் ஒரு carbon அணுவுடன் நான்கு hydrogen அணுக்கள் இணைக்கப்பட்டுள்ளன methane ஒரு நிறமற்ற மணமற்ற மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயுவாகும் மேலும் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள் ஆகும் ஏனெனில் இது தீங்கு தரும் விளைபொருட்கள் எதையும் உருவாக்குவதில்லை இது மின்சார உற்பத்தியின் எரிபொருளாக பயன்படுகிறது methane சதுப்பு நில புதர்களில் காணப்படுவதால் சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படுகிறது இறந்து போன மற்றும் அழுகுகிற தாவரங்களும் விலங்குகளும் methane வாயுவை வெளியிடுகின்றன இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளமாகும் கடல் நீரில் உள்ள அழுகும் பொருட்கள நுண்ணுயிர்கள் கொண்டு சிதைக்கும் பொழுது methane வாயு உருவாகிறது அதனுடன் சேர்ந்து carbon dioxide, hydrogen sulphide ஆகியவை வெளியேறுகின்றன இவற்றை நீக்கிய பிறகு methane வாயு ஒரு தரமான எரிபொருளாக பயன்படுத்த முடியும் methaneCHfour ethaneCtwoHsix propaneCthreeHeight butaneCfourHten pentaneCfiveHtwelve propane மனமற்ற மற்றும் மிகவும் எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயுவாகும் இது காற்றை விட கனமானது இது அதிக அழுத்தத்தினால் திரவமாக்கப்பட்டு butane சேர்ந்து திரவமாக்கப்பட்ட petroleum வாயுவாக பயன்படுத்தப்படுகிறது propane வெப்பப்படுத்தப்படுவதற்கும் சமைப்பதற்கும் மற்றும் வாகனங்களில் எரிபொருளாகவும் பயன்படுகிறது propane வாயு குளிர்பதன பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது butane அரை வெப்பநிலை மற்றும் வளிமண்டல அழுத்தத்தின் வாயுவாக உள்ளது அது நிறமற்ற மற்றும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வாயு இது அரை வெப்பநிலையில் மிக எளிதில் ஆவியாகி விடக்கூடியது இது செயற்கை வாசனைப் பொருட்கள் போன்ற தெளிப்பான்களில் எரிபொருளாகவும் பயன்படுகிறது குளிர்ப்ப~ குளிர்சாதன பொருளாக பயன்படுகிறது butane torch விளக்குகளில் எரிபொருளாகவும் பயன்படுகிறது pentane கள் குறைந்த வெப்பநிலை கொண்ட திரவங்களாகும் இவை ஆய்வகங்களில் கரைப்பான் மற்றும் எரிபொருளாக பயன்படுகின்றன இதை polysterin என்ற வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகின்றன. இயற்கை வாயு இயற்கை வாயு என்பது methane உயர் அல்கேன்கள் மற்றும் carbon dioxide nitrogen hydrogen sulphate ஆகிய வாயுக்களை உள்ளடக்கிய இயற்கையில் காணப்படும் hydrocarbon வாயுக்களின் கலவையாகும் இந்த இயற்கை வாயுவில் methane மற்றும் ethane போன்ற கீழ்நிலை எனப்படுகிறது propane மற்றும் butane போன்ற உயர்நிலை hydrocarbon கள் இருந்தால் அந்த வாயி ஈரவாயி என்று அழைக்கப்படுகிறது இயற்கை வாயுவானது எண்ணெய் கிணறுகளில் எண்ணெய் மட்டத்திற்கு மேலே காணப்படும் இந்த வாயுவானது கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள பாறைகளில் காணப்படும் சிறிய இடைவெளியில் காணப்படுகின்றது இதை இயக்கங்கள் எனப்படும் வழக்கமான முறையில் எண்ணெய் கிணறுகளை தோண்டுவதன் மூலம் இவற்றை வெளியே கொண்டு வர முடியும் இயற்கை வாயு சில நேரங்களில் எண்ணெயுடன் சேர்ந்தும் காணப்படுகிறது இந்நிலையில் எண்ணெயுடன் சேர்ந்து மேற்பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது இது இணைந்த வாயு என்று அழைக்கப்படுகிறது எரிக்கை வாயு வெப்பப்படுத்துவதற்கும் சமைப்பதற்கும் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் பயன்படும் ஒரு படிம எரிபொருளாகும் இவ்வாயு திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கிருஷ்ணா, கோதாவரி படுகைகள் மற்றும் தமிழ்நாட்டுல வந்து காவிரி டெல்டா ஆகிய இடங்களில் காணப்படுகின்றது மேலும் இவை சதுப்பு நில பகுதிகளிலும் கழிவு நீர் கால்வாய்களிலும் உள்ள சிதைவடையும் கரிம பொருள்களில் இருந்து உருவாகின்றன இவ்வாறு உருவாகும் இயற்கை வாயுவில் methane முதன்மையாக இருக்கும் இயற்கை வாயுவின் பயன்கள் இயற்கை வாயில் தொழிற்சாலைகளில் வீடுகளிலும் எரிபொருளாக பயன்படுகிறது வெப்ப ஆற்றலின் மூலம் மின் உற்பத்தி செய்யும் மின் நிலையங்களில் பயன்படுகிறது petrol மற்றும் diesel க்கு பதிலாக வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுகிறது வெப்பப்படுத்தும் பொழுது இது சிதைவடைந்து hydrogen மற்றும் carbon ஐ தருகிறது இவ்வாறு உருவாகும் hydrogen வாயு உற்பத்தியில் பயன்படுகிறது பல்வேறு வேதிப்பொருட்கள் செயற்கை இலைகள் கண்ணாடி இரும்பு plastic மற்றும் paint உற்பத்தி செய்ய பயன்படுகிறது இது மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது இயற்கை வாயுவின் பயன்கள் சுற்றுச்சூழலால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து ஓவியங்களையும் தொன்மையான கலைப்பொருட்களையும் காப்பதற்கு மிக மிதமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் தேவைப்படுகிறது எனவே அருங்காட்சியங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க இயற்கை வாயு பயன்படுகிறது இயற்கை வாயுவின் நன்மைகள் எளிதில் எரியக்கூடியது என்பதால் இது பெருமளவில் வெப்பத்தை வெளியிடுகிறது எரியும் பொழுது எந்த கழிவையும் இது தருவதில்லை எரியும் பொழுது புகையை வெளியிடாததால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதில்லை இந்த வாயுவை குழாய்கள் மூலம் எளிதில் எடுத்து சென்று சேர்க்க முடியும் இதனை வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் நேரடியாக எரிபொருளாக பயன்படுத்த முடியும் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அதிக அழுத்தம் கொண்டு இயற்கை வாயுவை அழுத்தும்போது அழுத்தப்பட்ட இயற்கை வாயு கிடக்கிறது இது தற்போது தானியங்கி வாகனங்களில் ஏற்படும் எரிபொருளாக பயன்படுகிறது இதில் உள்ள முதன்மையான hydrocarbon methane ஆகும் பெரிய சரக்கு வாகனங்களை எடுத்துச் செல்வதற்காக இது திரவமாக்கப்படுகிறது இது திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு எனப்படும் CNG அதிக அழுத்தத்திலும் LNG மிக குளிரூட்டப்பட்ட திரவ நிலையிலும் சேமித்து வைக்கப்படுகின்றன CNG கீழ்காணும் பண்புகளை பெற்றுள்ளது இது மிகவும் மலிவான மற்றும் தூய்மையான எரிபொருள் இதனை பயன்படுத்தும் வாகனங்கள் மிகக் குறைவான carbon dioxide ஐயும் ஒவ்வொரு நாளும் நம் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ, அலுவலகத்திற்கோ, கடைகளுக்கோ, உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திக்க சாலையோரம் பயணிக்கின்றோம். சாலை பணிபுரியும் நண்பர்களை சந்திக்கும்போது பயன்படுவோம் உயிரிழப்பு மற்றும் கடு~ கடுமையான காயங்கள் காயப்படுவதை தடுக்கும் முறைகள் மற்றும் நடவடிக்கைகளை குறிக்கின்றது உலகத்திலேயே அதிக~ அதிகமான சாலை விபத்துகள் இந்தியாவில்தான் ஏற்படுகிறது என்பது மிகவும் வருத்தமான செய்தியாகும் உலக அளவில் பத்து சதவீத சாலை விபத்துகளில் இந்தியா பொது இந்தியா பொறுப்பாகிறது சாலை விபத்துகள் இந்திய மக்களின்

முதன்மையான காரணமாக விளங்குகிறது ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்கும்போது வேறு ஏதோ செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதால் ஆஹ் கவன சித~ சிதறல் ஏற்படுகிறது வாகனம் இயக்கும்போது கைபேசியில் பேசுவதோ அதில் குறுந்தெய்தி அனுப்புவதோ மற்றும் பல செய்திகளை ஈடுபடுவதோ கவன கவன வழியாகும் கட்டுப்பாட்டு இல்லாமல் வாகனங்களையே இயக்குவதால் இயக்குவதால் என்பது ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறும் செயலாகும் ஓட்டுனர்கள் வேண்டுமென்று போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் வாகனங்களை இயக்கும் மாநிலமாகும் இரவு நேரங்களில் வாகனம் இயக்கும்போது அதிகமான கவனம் தேவைப்படுகிறது கட்டுப்ப~ கட்டுப்பாடு முடியாது கட்டுப்படுத்த முடியாத தூக்கம் அதிக வேகம் தொடர்ந்து வாகனங்களை இயக்குவதால் ஏற்படும் சோர்வு மற்றும் சாலை சாலையில் குறைந்த வெளிச்சம் ஆகியவை ஓரமாக சாலை விபத்துக்கள் காரணமாகின்றது ஒரு வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் வாகனத்திற்கு தமக்கு முன்~ முன்னால் போகும் வாகனத்தை இடையே இ~ இதையும் போதுமானால் இடைவெளி இல்லாத இயக்குவதாகவும்

மாசுபாடும் அதி~ அதிகரிக்கின்றது சாலையின் நிலை வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அளவிற்கு சாலைகளின் விரிவாக்கம் இல்லாமல் மிகவும் குறைவாக உள்ளது இருசக்கர வாகனங்களில் இயக்கும்போது தலைக்கவசம் அணிய ~அணியாமல் இருப்பது நான்கு சக்கர வாகனம் இயக்கும்போது இருக்கை ப~ பட்டை அணியாமல் இருப்பது விபத்துக்கு காய~ விபத்து காயங்களை தீவிரமாக்குகின்றது சாலையில் நட~ நடந்து செல்லும் பாத பாத ரசிகளின் பொறுமையின்மையையும் சாலை சாலை விதிகளை புற~ கணிக்கும் விபத்துகளும் ஏற்படுகின்றது மது அருந்திவிட்டு வாகனம் இயக்குவதால் போக்குவரத்து குறியீடுகளை மதிக்காமல் இருந்தாலு அதிவேகம் இயக்கம் ஆ~ ஆளிலால் இருப்புனையும் பகுதிகளிலும் கவனம் இல்லாத கடப்பது போன்ற செயல்கள் உயிர்~ உயிர்ச்சேதமும் அதிகரிக்கின்றது இதனால் பல குடும்பங்கள் வ~ வருத்தமாகவும் ஈடுபடுகின்றது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடும் அதன் குடிமக்களின் நலன் நலன் கருதி சாலைப் போக்குவரத்து விதிகளையும் ஒழுங்கு முறைகளையும் ஆஹ் வகுத்துள்ளது இந்தியாவில் சாலைகளை பயன்படுத்துவோரின் பாதுகாப்பு கருதி விபத்தோ காயமோ ஏற்படா வண்ணத்தில் சாலை பாதுகாப்பு விதிகள் வகுத்துள்ளது இந்திய சட்டப்படி ஒருவர் வாகனம் ஓட்ட உரிமம் பெறுவதுவ~ வயது பதினெட்டு ஆகுமா வாகனம் இயக்கும்போது கைபேசி பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது மருத்துவமனை அல்லது பள்ளிகளுக்கு அருகில் வாகனம்

மகிழ்ச்சி பயனிக்கும் போது ஓட்டுனர்கள் அவர் அருகில் இரு~ இருப்ப~ இருப்பவரின் இருக்கை வார் பட்டையை பொருத்திக் கொள்ள வேண்டும் இருசக்கர வாகனம் இயக்கும்போது அதிக

முழுவதையும் ஏற்றக்கூடாது ஓட்டுநர் ஒவ்வொருவரும் தமக்கு முன்னால் செல்லும் வாகனத்தின் போது~ போதுமான பாதுகாப்பு இடைவெளி விட்டுதான் இயக்க வேண்டுமானாலும் வலைகளில் திரும்~ திருப்பங்கில் முக்கியமாக மலைப்பிரதேசங்களில் வேகமாக குறை~ வேகத்தை குறைத்த குறை தீர்க்க வேண்டும் சாலை போக்குவரத்து சட்டம் பாராளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம்